லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் இல் கஸ்டம் அனிமேஷன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் இம்ப்ரெஸ் இல் கஸ்டம் அனிமேஷன் குறித்து கற்கலாம்
உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334 ஐ பயன்படுத்துகிறோம்
முதலில் sample impressஒடிபி பிரசன்டேஷன் ஐ திறப்போம்
ஸ்லைட்ஸ் பேன் இலிருந்து போட்டென்ஷியல் ஆல்டர்நேட்டிவ்ஸ் தம்ப்னெயில் மீது சொடுக்கவும் இந்த ஸ்லைடு இப்போது மெயின் பேன் இல் காட்டப்படுகிறது
பிரசன்டேஷன் ஐ கஸ்டம் அனிமேஷன் ஆல் எப்படி இன்னும் கவர்ச்சிகரமாக்கலாம் என காண்போம்
ஸ்லைடு இல் இடப்பக்கமுள்ள முதல் உரைப்பெட்டியை தேர்க
இதற்கு உரை மீது சொடுக்கி பின் தோன்றும் போர்டர் மீது சொடுக்கவும் இம்ப்ரெஸ் விண்டோ வின் வலப்பக்கம் டாஸ்க்ஸ் paneஇல் கஸ்டம் அனிமேஷன் மீது சொடுக்கவும்
ஆட் மீது சொடுக்கவும் கஸ்டம் அனிமேஷன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது என்ட்ரன்ஸ் tab திறந்திருப்பதை கவனிக்கவும் என்ட்ரன்ஸ் tab ஐட்டம் ஸ்க்ரீன் இல் தோன்றும் விதத்தை கட்டுப்படுத்துகிறது
மற்ற tab களை பின் வரும் டியூட்டோரியல் களில் காணலாம்
பேசிக் ன் கீழ் டயகோனல் ஸ்க்வேர்ஸ்
ஐ தேர்க அனிமேஷன் தோன்றும் வேகத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம்
ஸ்பீட் பீல்ட் இல் டிராப் டவுன் boxஇல் ஸ்லோ தேர்ந்து ஒக் செய்க எஃபெக்ட் பீல்ட் இல் அனிமேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஐ அமைக்கலாம்
எஃபெக்ட் பீல்ட் இன் கீழே உள்ள பாக்ஸ்
பிரசன்டேஷன் க்கு சேர்த்த அனிமேஷன்ஸ் ஐ காட்டுகிறது லிஸ்ட் ஒஃப் அனிமேஷன் இல் முதல் அனிமேஷன் சேர்க்கப்பட்டுள்ளது
ஸ்க்ரோல் டவுன் செய்து பிளே
மீது சொடுக்கவும் மெயின் பேன் இல் நீங்கள் தேர்ந்தெடுத்த எல்லா அனிமேஷன் களின் முன் பார்வையை காணலாம்
இப்போது ஸ்லைடு இல் இரண்டாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ தேர்க
கஸ்டம் அனிமேஷன் ன் கீழ் ஆட் மீது சொடுக்கவும் தோன்றும் கஸ்டம் அனிமேஷன் டயலாக் இல் பேசிக் Animationன் கீழே வெட்ஜ் ஐ தேர்க
வேகத்தை மீடியம் என் அமைக்கவும்
இந்த அனிமேஷன்
பாக்ஸ் இல் சேர்க்கப்பட்டுள்ளது லிஸ்ட் இல் உள்ள அனிமேஷன் கள் நீங்கள் உருவாக்கிய வரிசையில் உள்ளன
இரண்டாம் அனிமேஷன் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பிளே பட்டன் ஐ சொடுக்கவும் முன் பார்வையிட எத்தனை அனிமேஷன் களையும் தேர்ந்தெடுக்கலாம்
இதற்கு அனிமேஷன் களை தேர்ந்தெடுக்கையில் Shift கே ஐ அழுத்தவும்
பிளே ஐ சொடுக்கவும்
தேர்ந்தெடுத்த அத்தனை அனிமேஷன் களின் முன் பார்வையும் கிடைக்கிறது
இப்போது மூன்றாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
லேயூட்ஸ் இல் ஆட் ஐ சொடுக்கவும் என்ட்ரன்ஸ் tab இல் பேசிக் இன் கீழ் டயமண்ட் ஐ தேர்க வேகத்தை ஸ்லோ என் அமைத்து ஒக்
செய்க ஒவ்வொரு அனிமேஷன் உம் ஒரு டிஃபால்ட் propertyஉடன் வரும்
சாங்கே ஆர்டர் பட்டன் கள் மூலம் அனிமேஷன் இன் வரிசையையும் மாற்றலாம்
ஒவ்வொரு அனிமேஷன் க்குமுள்ள டிஃபால்ட் புராப்பர்ட்டி ஐ கண்டு மாற்றுவதை கற்கலாம்
லிஸ்டில் முதல் அனிமேஷன் மீது இரட்டை சொடுக்கவும்
இது டயகோனல் ஸ்க்வேர்ஸ் ஆப்ஷன்
எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது முன்னிருப்பாக எஃபெக்ட்ஸ் tab தெரிகிறது செட்டிங்ஸ் இன் கீழ் டைரக்ஷன் drop டவுன் ஐ சொடுக்கி ப்ரோம் ரைட் டோ டாப் ஐ தேர்க
இதன் விளைவு அனிமேஷன் வலப்பக்கம் துவங்கி மேல் பக்கமாக நகரும்
ஒக் ஐ சொடுக்கி டயலாக் பாக்ஸ் ஐ மூடுக பிளே பட்டன் மீது சொடுக்கி சேர்த்த அனிமேஷன் ஐ பாருங்கள்
அனிமேஷன் மீது மீண்டும் இரட்டை சொடுக்கவும்
எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது டைமிங் tab மீது சொடுக்கவும் டிலே பீல்ட் இல் டிலே ஐ 10 செக் ஆக்கவும்
இதனால் அனிமேஷன் ஒரு செகண்ட் க்குப்பின் துவங்கும்
ஒக் செய்க
முதல் அனிமேஷன் ஐ தேர்க பிளே பட்டன் ஐ சொடுக்கவும் அனிமேஷன் இல் நீங்கள் செய்த மாற்றத்தின் விளைவை காணலாம்
பட்டியலில் இரண்டாம் அனிமேஷன் மீது இரட்டை சொடுக்கவும்
இது நாம் அமைத்த வெட்ஜஸ் ஆப்ஷன்
எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது டெக்ஸ்ட் அனிமேஷன் tab டெக்ஸ்ட் அனிமேஷன் tab பல ஆப்ஷன்ஸ் களை தருகிறது
குரூப் டெக்ஸ்ட் பீல்ட் இல் பை 1ஸ்ட் லெவல் பாராகிராப்ஸ் ஐ தேர்க இந்த தேர்வு ஒவ்வொரு புல்லெட் பாயிண்ட் ஐயும் தனியாக காட்டுகிறது இந்த ஆப்ஷன் ஒரு பாயிண்ட் ஐ முழுவதுமாக விவாதித்தபின் அடுத்ததுக்கு செல்ல பயனாகிறது
ஒக் செய்க பிளே ஐ சொடுக்கவும் டியூட்டோரியல் ஐ நிறுத்தி இந்த அசைன்மென்ட்
ஐ செய்யவும்
பல வகை அனிமேஷன் களை செய்து ஒவ்வொன்றுக்கும் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் ஐ சோதிக்கவும்
நாம் செய்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் ஐ காண கற்கலாம்
ஸ்லைடு ஷோவ் பட்டன் மீது சொடுக்கவும்
பின் அனிமேஷன் ஐக்காண திரையில் எங்கேனும் சொடுக்கவும்
அனிமேஷன் presentation போரடிக்காமல் இருக்க உதவுகிறது
சில விஷயங்களை காட்டுவதை சுலபமாக்குகிறது
இருந்தாலும் அதை மிகைப்படுத்த வேண்டாம்
மிக அதிக அனிமேஷன் பார்வையாளர் கவனத்தை சப்ஜெக்டிலிருந்து திருப்பவும் கூடும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது கஸ்டம் அனிமேஷன் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அசைன்மென்ட் மூன்று புல்லெட் pointகளுடன் ஒரு உரைப்பெட்டியை உருவாக்கவும்
அனிமேட் தே டெக்ஸ்ட் சோ தட் தே டெக்ஸ்ட் அப்பியர்ஸ் லைன் பை லைன்
பிளே திஸ் அனிமேஷன்
தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு
செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது
இணைய வழி பரிட்சையில் தேருவோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது
மேலும் விவரங்களுக்கு contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும்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
நன்றி